டாக்ட்ரு நர்சு அங்கெ மருந்து கொடுத்துட்டு நிக்கிறாங்க.

இது ஒரு பெட்ரோல் பம்பு .

இங்க மஞ்ச கலர்லயும் நீளம் கலர்லயும் பெயிண்ட் அடிச்சி வெச்சிருக்காங்க.

இங்க ரோடு எல்லா ஏதோ காடு மாதிரி கிடைக்குது.

ஆனா பெட்ரோல் போட்றவரு ஒருத்தர் தான் இருக்யவாரு.

இந்த இன்வெண்டர்க்கு பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு பைப் வருது.

அந்த கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்துல ஒரு தேசிய கொடி இருக்குது.

இந்த மரத்துக்கு அந்த சைடு ஒரு மலை இருக்குது.

நெறைய பாறதா இருக்குது பாறைக்கு அந்த சைடு ஒரு ரெண்டு பெரிய மலை இருக்குது.

எதுக்கா வலது பக்கத்திலெ குச்சி குச்சியாட்டொ கவர்லெ என்னத்தையோ போட்டு வச்சிருக்காங்க.

அதுல ஒரு சின்ன பையன் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு நிக்யான்.

அதுல வெள்ளை கலர்ல ஒரு கூடாரம் போல ஒன்னு அமச்சி வச்சிருக்காங்க.

அந்த வீட்டுக்கு பிரத்தால பின்னாடி துணி வச்சு அடைச்சு வச்சிருக்கு.

இது ஒரு வீடு வீட்டுல மூணு மர ஷேரும் ஒரு மூணு பிளாஸ்டிக் ஷேரு இருக்குது.

இது ஒரு பார்க் போலையே இருக்குது.

அதுக்கு அந்த சைடு ஒரு ரோடு இருக்கு ரோட்டுக்கு அந்த சைடு கட எல்லா இருக்குது.

அந்த பாறைக்கு நடுவுல கூட புல்லு மொளச்சு கிடக்குது.

அதுல ஒரு மரம் சின்ன மரம் பட்டு போய் நிக்குது அதுல ஒரு குருவி உட்கார்ந்து இருக்குது.